அக்னி பிரித்வி மற்றும் ஆகாஷ் ஏவுகணை கண்டுபிடிப்பில் தனி புகழ் பெற்றிருந்தார் மேற்கண்ட எல்லாவற்றையும் பிற விஞ்ஞானிகள் ஆராய்ந்து வடிவமைத்து உருவாக்கிய போது கலாம் அதற்கான நிதி மற்றும் பல ஏற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தார் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் இயக்குனர் என்ற முறையில் கலாமிற்கு நிறைய புகழ் சென்றடைந்தன மேம்பட்ட கணினி ஆய்வகத்தின் முன்னாள் இயக்குனர் மற்றும் அக்னி ஏவுகணை முன்னாள் இயக்குனரான அகர்வால் சொந்த வாழ்க்கை வரலாற்றில் அக்னி ஏவுகணை கண்டுபிடிப்பில் முன்னாள் சென்னை தொழில்நுட்ப நிறுவனமான மாணவரான அகர்வாலின் முக்கிய பங்கை புகழ்ந்து எழுதினார் பிரித்வி திட்டத்தில் சுந்தரம் என்பவரை நிழல் மூளை என்றும் திரிசூல் ஏவுகணை திட்டத்தில் மோகனை என்பவரையும் புகழ்ந்துள்ளார் இரண்டாயிரத்தி ஆறில் பிரபல மூத்த ஊடக நிருபர் பிரபுல் பிடாவை செய்தித்தாளில் ஆஹ் முன்னாள் பிர~ பிரதமர் இந்திரா காந்தியால் அங்கீகரிக்கப்பட்டு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 உள்ளூர் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தாமல் கூடங்குளம் அணு சக்தி ஆலை அமைப்பதில் ஆதரவு தந்து தனது நிலைப்பாட்டைக் கூறிய கலாமை மக்கள் குழுவினர் குறை கூறினர் அவர்கள் கலாம் ஒரு அணுசக்தி சார்பு விஞ்ஞானி என்று என்றும் பாதுகாப்பு பற்றிய அவரது உறுதிமொழியை ஏற்க விருப்பம் இல்லாமலும் அவரது வரவை விரோதமாகவும் கூறினார் கருதினர் அமெரிக்கா பாதுகாப்பு அதிகாரிகளின் தனிநபர் சோதனை இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினொன்னில் ஆஹ் விமான நிலையத்தில் விமானம் ஏறும்போது தனிநபர் சோதனைக்கு உட்பட்டார் அமெரிக்கப் பாதுகாப்பு நெறிமுறையின் கீழ் பாதுகாப்பு சோதனை நடைமுறைகளில் இருந்து விலக்கு வல~ விலக்கு அளிக்கப்பட முக்கிய பிரமுகர்கள் வகையின் கீழ் அவர் வரவில்லை என்று தனித் திரையிடப்பட்ட சோதனைக்கு உட்பட்டார் அதற்கு விமானக் குழுவிலிருந்து எதிர்ப்பு இருந்த போதிலும் தனித்திரையிடப்பட்ட சோதனையும் நடத்தி சரி என்று கூறி அவ~ அவ~ அவரது வெளிச்சட்டை மற்றும் காலணிகளை அவர் ஏர் இந்தியா விமானம் ஏறிய பிறகு சோதனைக்கு கேட்டனர் இச்சம்பவம் வெளிவரவில்லை இச்சம்பவம் போது சீற்றத்தை நாட்டு மக்களிடம் உருவாக்கியுள்ளது என்று இதற்கு இந்தியா பதிலடி நடவடிக்கை எடுக்கும் என்றும் அச்சுறுத்தியது இந்திய வெளியுறவு அமைச்சகம் இந்த சம்பவம் தொடர்பாக தொடர்பாக எதிர்ப்பு தெரிவித்தும் பதிலாக அமெரிக்க அரசு சிரமத்திற்கு ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்து கலாமிற்கு ஒரு கடிதம் அனுப்பியுள்ளது என்றும் தெரிவித்திருந்தது இதற்கு முன் இரண்டாயிரத்து ஒன்பதில் விமான பாதுகாப்புப் பணியகத்தின் இந்தியாவில் பாதுகாப்பு சோதனை விலக்கு பட்டியலில் கலாம் இருந்த போதிலும் ஆஹ் புது தில்லியில் உள்ள இந்திரா காந்தி பன்னாட்டு விமான நிலையத்தில் அடிப்படை பணியாளர்கள் அவரை ஒரு சாதாரண பயணியை போல் சோதனைக்கு உட்படுத்தினர் எதிர்கால இந்தியா இரண்டாயிரத்தி இருபது அவருடைய இந்தியா இர~ இரண்டாயிரத்தி இருபது என்ற ஒரு நூலில் கலாம் இந்தியா அறிவிலே அறிவிலோ வல்லரசு நாடாகவும் வளர்ந்த நாடாகவும் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஆண்டிற்குள் மாறுவதற்குரிய வரை திட்டத்தை அறிவித்திருந்தார் எதிர்கால வல்லரசுகளில் ஒன்றாக இந்தியா இடம் பிடிக்க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

hello ஆஹ் hello

ஆமா ma'am tourist agency தான் உங்ககளுக்கு என்ன மாதிரியான help தேவைப்படுது? okay ma'am நாங்க நீங்க online ல நீங்க ஒரு offer போட்டிருந்தீங்க அத பார்த்தோம் ma'am உங்க உங்க agency மூலமா வர்றவங்களுக்கு twenty five percentage offer னு போட்டிருந்தீங்க அப்பறம் ho~ hotel சாப்பாடு எல்லாமே நீங்க பாத்துப்பீங்க அந்த மாதிரி நீங்க போட்டிருந்தாங்க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 ஆஹ் ma'am எதுக்காகனா நாங்க வந்து start பண்ணி இதோட five years வந்து five years வந்து complete ஆகுது so அதுகாக தான் நாங்க வந்து இந்த offer போட்டிருக்கோம் so இது வந்து எ~ என்ன ஆச்சுன்னா ஆஹ் நிறைய பேர் வந்து எங்க கிட்ட வந்து tourist package மூலமா நிறைய இடத்துக்கு picnic லாம் போயிருக்காங்க. so அதனால தான் நான் இப்ப வந்து உங்கள வந்து contact பண்ணியிருக்கேன் ma'am sorry ma'am நீங்க வந்து எங்கள contact பண்ணியிருக்கீங்க ஆமாம் ma'am இப்ப இங்க நீங்க கூட்டிட்டு போவீங்களா இல்ல நாங்க சொல்ற place க்கு நீங்க கூட்டிட்டு போவீங்களா ma'am அஹ் அது வந்து உங்களோட விருப்பம் தான் ma'am இப்பொ வந்து நீங்க எதாவது place சொன்னா நீங்க எந்த place சொல்றீங்களோ அங்கேயே போலாம் அப்படி இல்லன்னா ஆஹ் உங்களுக்கு வந்து நாங்க suggest பண்ற places னாலும் எங்களுக்கு okay தான் ma'am நாங்க உங்களுக்கு ஒரு நல்ல place suggest பண்ணுவோம் okay ma'am நாங்க இப்பொ hill station போலாம் அப்படின்னு idea ல இருக்கோம் நீங்க அந்த hill station பத்தி சொல்றீங்களா ma'am hello ma'am

ஆஹ் நீங்க hill station பத்~ நாங்க போலாம்னு இருக்கோம் ma'am நீங்க hill station பத்தி எவ்வளவு hill station இருக்கு அத பத்தி நீங்க சொல்றீங்களா ma'am ஹம் okay ma'am இப்ப வந்து hill station தானே ma'am அத பத்தி நான் உங்களுக்கு clear ஆ சொல்லலாம் ma'am ஆஹ் okay ma'am okay

ஹம் உங்க இதுல நீங்க arrange பண்ணுவீங்க அந்த மாதிரி போட்டிருந்தீங்க அதான் ma'am நீங்களே பண்ணுவீங்க இல்ல ma'am ஆமா அது நாங்களே பண்ணி தந்திடுவோம் இருந்தாலும் நிறைய எங்களோட customers நிறைய பேரு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி hotels தான் அவங்களே arrange பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா வந்து எங்களுக்கு guidelines மட்டும் எங்ககிட்ட வருவாங்க so அதனாலதான் ma'am அப்படி நான் கேட்டது இப்போ உங்களுக்கு நாங்க hotel book பண்றதா இருந்தா okay ma'am hotel உங்களுக்கு நாங்களே book பண்ணி தந்திடலாம் இப்ப hill அஹ் என்னா நம்ம அப்ப வந்து உங்களுக்கு hotel book பண்றது வந்து நாங்களே எல்லாமே பக்காவா நீங்க அதுக்கப்புறமா அங்க வந்து சாப்பிடுறதுக்கு food இது எல்லாமே நாங்க உங்களுக்கு பக்காவா அதெல்லாம் பண்ணி தந்திடலாம் ma'am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

எல்லாம் ma'am தமிழ்நாட்டுல full ஆ ma'am ஹம் okay ma'am இப்ப தமிழ்நாடு full ஆவே உங்களுக்கு வந்து hill station visit பண்றதுக்கு போ~ போகணும்றீங்க அப்படித்தானே ma'am

okay ma'am அப்ப வந்து நாங்க உங்களுக்கு ஆஹ் சொல்றேன் ma'am எந்தந்த place லாம் இருக்கு சொல்றேன் அதுக்கேத்த மாதிரியான resorts உம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்குப் புடிச்ச மாதிரியான அஹ் resorts நீங்க வந்து choose பண்ணிக்கலாம் அந்த resorts ல நாங்க உங்களுக்கு ticket book பண்ணி தருவோம் அதில்லாம உங்களுக்கு புடிச்ச places க்குலாம் நாங்க வந்து எங்களுடைய agency மூலமா நாங்களே உங்கள கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வருவோம் okay வா ma'am

இப்ப வந்து என்னனா ஊட்டி இருக்கு ma'am

ஊட்டிலும் ஊட்டியில இருக்கிற hill station வந்து ரொம்பவே famous ஆனது அதாவது நிறைய பேர் வந்து ஊட்டி hill station ரொம்பவே அதிகமா விரும்புவாங்க so வந்து ஊட்டி வந்து one of the hill sation வந்து best hill station ஆஹ் next வந்து என்னன்னா இங்க வந்து இந்த hill station போற வழியிலேயே உங்களுக்கு chocolate factory, tea அந்த tea, coffee அந்த factory இந்த மாதிரி எல்லாம் நிறைய factories லாம் இருக்கு நீங்க அங்க வந்து purchase பண்றதுனாலும் purchase பண்ணிக்கலாம் இங்க பக்கத்திலயே ஆஹ் லாங் கேம்ப் ஊட்டின்னு ஒரு resorts இருக்கு ma'am அதாவது hill station க்கு ஏத்த ஒரு resorts

இதுல வந்து ஆஹ் room போட்டு stay பண்ணனும்னாலும் okay அப்படி இல்லன்னா tea plantations அது near ல வந்து ஒரு resorts ஒண்ணு இருக்கு ma'am நீங்க வந்து உங்களுக்கு அது okay நாளும் அங்கயும் நாங்க வந்து ஆஹ் ticket வந்து book பண்ணிருவோம் hotel அந்த tic~ resorts வந்து எப்டி இருக்கும்னா உங்களுக்கு வந்து ஒரு உங்களோட வீட்ல stay பண்ற மாதிரி உங்களுக்கு feel ஆவும் அதாவது hill station ல center ல வந்து உங்களுக்கு அந்த resorts இருக்கும் so நீங்க வந்து அங்க ரொம்பவே safe ஆ இருக்கலாம் உங்களோட families ஓட

next வந்து என்னனா ma'am இங்க வந்து நறைய அஹ் shop லாம் இருக்கு Hill station லயும் உங்களுக்கு அந்த chocolate factory அதுக்கப்பறமா வந்து tea factory போற route லயும் உங்களுக்கு நிறைய shops லாம் இருக்கு உங்களுக்கு shopping பண்ணனும்னா நீங்க அங்கயே shopping பண்ணிக்கலாம் next வந்து உங்களுக்கு tea, chocolate வாங்கணும்னாலும் அந்த factories ல போயி நீங்க வந்து அத வாங்கிக்கலாம் ma'am ஆஹ் okay ma'am okay

ஆஹ் okay ma'am okay ஆஹ் okay ma'am அங்க எவ்வளவு காசு ma'am இருக்கும்? four sta~ four star hotel ma'am இங்க வந்து one day stay உங்களுக்கு per day உங்களுக்கு thousand five hundred ma'am okay வா one day

okay ma'am next வந்து hill station என்னனா ரொம்ப famous னா ஏற்காடு ma'am ஏற்காடு ரொம்ப famous ஆன hill station இங்க வந்து falls உ அதுக்கப்புறமா dam எல்லாமே பக்கத்திலேயே தான் ma'am இருக்கு அந்த hill station அ சுத்தி உங்களுக்கு forest உ hill station, dam, falls, park ன்னு arroundings வந்து surroundings ல full ஆவே உங்களுக்கு family ஆ enjoy பண்ற அளவுக்கு நிறைய இருக்கு ma'am okay வா

இந்த இடத்துல வந்து நீங்க ரொம்பவே safe ஆ இருக்கலாம் இங்க வந்து நிறைய officers லாம் இருப்பாங்க government officers அதுக்கப்புறமா private ஆ நிறைய tourist planners லாம் இங்கயே நிறைய பேர் arrange பண்ணி போவாங்க so உங்களுக்கு இது ரொம்பவே secured ஆனா place ஆ இருக்கும் families லாம் enjoy பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப okay வா இருக்கும் camp stay ஏற்காடில் ஒரு hills அந்த அது ரொம்ப famous ஆன hill station ma'am ஏற்காடுலயே அங்க ஏற்காடுக்கு போறவங்க mostly அங்க தான் ma'am போவாங்க so அதுவும் ரொம்ப உங்களுக்கு better ஆ இருக்கும் so இதுல வந்து பக்கத்துல எந்த மாதிரியான hotels இருக்குனா ma'am ஆஹ் ஹோட்டல் லேக் வியுவ்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

ஹோட்டல் லேக் வியுவ் ma'am இந்த resorts வந்து உங்களுக்கும் ரொம்பவே better ஆ இருக்கும் ma'am அதாவது இந்த இந்த இந்த மாதிரியான resorts மாதிரி இதுவும் ரொம்ப famous ஆ ரொம்ப secured ஆ உங்களுக்கு இந்த resorts இருக்கும் ma'am அஹ் உங்களுக்கு ma'am இப்போ ஏற்காடு இப்ப ஒரே room அதாவது அஹ் நீங்க ஊட்டில already room உங்களுக்கு நீங்க book பண்ணியிருந்தீங்க ma'am அந்த ஒரே room ஏ உங்களுக்கு போதுமா ma'am இல்லனா ஒவ்வொரு hill station போகும்போது நீங்க different ஆ அந்த resort வந்து try பண்றிங்களா ma'am different resorts வேணும் ma'am ஆனா ஒ~ அங்க திரும்ப போறதுக்கு time ஆகும்ல்ல ma'am ஆமா கண்டிப்பா ma'am அப்ப வந்து ஏற்காடுல வந்து உங்களுக்கு ஹோட்டல் லேக் வியுவ் அது வந்து book பண்ணிடலாம் இல்ல ma'am அது வந்து one day stay உங்களுக்கு thousand seven hundred வரும் ma'am okay ma'am okay ma'am okay ma'am இப்ப வந்து ஏற்காடு okay ஊட்டிக்கும் okay உங்களுக்கு next வந்து

உங்களை சுத்தி நிறைய மலை இருக்கும் அங்க அதாவது அங்க dam உ falls லாம் இருக்குது ஆனா கோத்தகிரில full ஆவே நீங்க hill station மட்டும் தான் பாக்க முடியும் இது வநது நீங்க shopping பண்ணனும்னா அந்த hill station அ தாண்டி நீங்க main city க்கு வந்தா மட்டும் தான் நீங்க வந்து இங்க அஹ் shopping போகமுடியும் நீங்க வந்து கோத்தகிரியும் main ஆ போறது எப்படினா hill station க்கு வந்து camp fire க்கு நிறைய பேர் போவங்க so இது வந்து இந்த மாதிரியான place க்கு இது ரொம்ப famous ma'am இது வந்து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 அஹ் மத்த re~ resorts மாதிரி தான் ma'am இங்கயும் உங்களுக்கு food எல்லாம் நீங்களும் பண்ணலாம் நீங்க கேக்கறதயே அவங்க பண்ணி தருவாங்க அந்த மாதிரியான உங்களுக்கும் ரொம்ப facilities லாம் உங்களுக்கு இங்க enjoy பண்ற மாதிரி உங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு place ma'am கோத்தகிரியில இருக்க resort உம் அங்கயும் one day stay உங்களுக்கு thousand five hundred க்கு உள்ளாடி தான் ma'am வரும் okay வா ma'am

உங்களுக்கு வந்து அப்படி வெளியே எங்கயாவது போகணும்னாலும் நீங்க வந்து இந்த hill station ல மட்டும் தான் இப்போதைக்கு stay ப்ண்றதுக்கு உங்களுக்கு வந்து hill station ல வந்து இங்க வந்து ஐடியல் ரிசார்ட்ஸ் இருக்கு ma'am இந்த side ல வந்து ரொம்ப பக்கம் தான் அங்கேயும் உங்களுக்கும் வந்து one day stay க்கு thousand two hundred வரும்

okay ma'am next வந்து என்னனா கூனூர் இருக்கு next கொல்லி ஹில்ஸ் கொடைக்கானல் இருக்கு கொடைக்கானலும் நீங்க ரொம்பவே famous ஆன hill station ma'am கொடைக்கானல் already எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ma'am so கொடைக்கானல்லயும் இப்ப வந்து உங்களுக்கு வந்து போறதுக்கு இங்க எல்லாமே போறதுக்கு எங்களுடைய agency தான் ma'am உங்கள கூட்டிட்டு போவாங்க so நீங்க வந்து எந்த ஒரு பயம்~ பயமும் இல்லாம நீங்க secured ஆ போயிட்டு வந்திடலாம் இங்க வந்து எப்படினா ma'am ஆஹ் ரெஸிடென்ஷியல் ரிசார்ட்ஸ்னு ஒரு place இருக்கு ma'am அங்க வந்து உங்களுக்கு ரொம்ப better ஆ இருக்கும் ma'am அதாவது stay பண்றதுக்கு food கெல்லாம் அங்க உங்களுக்கு ரொம்பவே better ஆ இருக்கும் ma'am இத நீங்க வேணா try பண்றீங்களா? ஆஹ் okay ma'am okay இதுல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

எதுனா இது வந்து five star hotel ஆ இருக்கறதனால கொஞ்சம் rate கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் ma'am

next வந்து என்னனா பச்சை மலை hills இருக்கு ma'am next மேகமலை hills okay ma'am நீங்க தான food arrange பண்ணுவிங்க ma'am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 நீங்க தான ma'am நீங்க தான ma'am food arrange பண்ணுவீங்க?

ஆஹ் okay ma'am okay next வந்து என்னனா ma'am அஹ் முக்கூடல் டேம் இருக்கு ma'am கன்னியாகுமரியில அதுவும் number one hill station, dam சொல்லலாம் hill station சொல்லலாம் அந்த மாதிரியெல்லாம் ரொம்பவே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 ஆஹ் okay ma'am okay எங்களுக்கு okay தான் ma'am next வந்து என்னன்னா ma'am வேற ஏதாவது details தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? okay ma'am இப்ப நீங்க உங்க உங்க agency க்கு எவ்ளோ கா~ காசு ma'am கொடுக்க வேண்டி இருக்கும் நீங்க வந்து இப்போ starting ல ஒரு ஆஹ் போ~ போற மாதிரி plan இருக்கு ma'am அதுக்கு நீங்க மொத்தமா சேர்த்து காசு நாலு பேரா ஒரு family நாலு பேரா?

okay ma'am இப்ப வந்து எங்~ இப்ப நீங்க ஒரு advance மட்டும் just ஒரு two thousand five hundred நீங்க மட்டும் pay பண்ணா போதும் ma'am மத்தபடி நீங்க உங்களுக்கு stay பண்ற resorts உ அங்க வந்து foods இருக்கு எல்லாமே நாங்க வந்து சேர்த்து உங்களுது உங்களுடைய visiting முடிஞ்சு last ஆ நீங்க வந்து கிளம்பும்போது நாங்க வந்து மொத்தமாக அது package பேசி எங்களுக்கு எவ்வளவுனு நாங்க சொல்றோம் ma'am அதுவும் ரொம்ப~ உங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிகமா வந்து நாங்க package போடற~ போடறதில்ல ஆஹ் ரொம்பவே கம்மியா நாங்க package போட்டு தரலாம் ma'am

traavels னா means ma'am இப்ப வந்து உங்களுக்கு ca~ cab எதாவது arrange பண்ணனுமா இல்லன்னா நீங்க வந்து hill station ல இருந்து இன்னொரு hill station போறதுக்கு உங்களுக்கு வந்து vehicle arrange பண்ணுறதா ma'am ஆஹ் அந்த மாதிரி தான் கேட்கிறேன் ma'am எல்லாத்துக்கும் சேர்த்துதான் கேட்கிறேன் ma'am எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ma'am கேட்கிறேன் okay okay அப்ப வந்து okay ma'am ஆஹ் அதெல்லாம் நாங்க~ நாங்க வந்து அதெல்லாம் arrange பண்ணி தருவோம் ma'am உங்களுக்கு ரொம்ப best ஆவே உங்களோட இந்த picnic அ ரொம்பவே best ஆ நாங்க பண்ணி தருவம் ma'am okay வா? next வந்து என்னன்னா ma'am

ஆஹ் கூகுள் பே பண்றோம் ma'am கூகுள் பே பண்றீங்களா ma'am okay அப்போ இதே number தான் ma'am இதே number க்கு வந்து நீங்க கூகுள் பேல நீங்க அனுப்பிருங்க நம்ம அதெல்லாம் correct ஆ பார்த்துட்டு உங்களுக்கு நாங்க மொத்தமா ஆஹ் resorts ல tickets லாம் book பண்ணிட்டு ஆஹ் உங்களுக்கான அந்த tickets லாம் நீங்க வந்தவுடனே நாங்க உங்க கையில தந்திடுவோம் ma'am நீங்க வந்ததுக்கப்புறமா full ஆ enjoy பண்ணலாம் ma'am உங்களுக்கு camp fire arrange பண்ணனும்னாலும் எங்க கிட்ட கேட்கலாம் ma'am அங்க வந்து officers இருப்பாங்க அங்கு இருக்கிறவங்க கிட்டயே நீங்க கேட்கலாம்

சரி okay ma'am அப்புறம் வந்து என்னென்னா நீங்க வந்து அங்க உங்க ஊர்ல இருந்து கிளம்பிட்டு நீங்க இங்க reach அதாவது நீங்க வந்து இங்க சேர்ந்தவுடனே first நீங்க ஊட்டிக்கு தான் போறீங்க ஊட்டிக்கு வந்து reach ஆன உடனே நீங்க வந்து எங்களை contact பண்ணீங்கன்னா எங்களுடைய agents வந்து அவங்களோ~ அவங்க car ல வந்து உங்கள வந்து கூட்டிட்டு வருவாங்க உங்களுக்கு எந்த resorts ல நாங்க வந்து tickets book பண்ணி இருக்கோமோ அந்த resorts ல வந்து உங்கள stay பண்ண வைப்பாங்க okay வா ma'am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 ஆஹ் okay thank you ma'am thank you வணக்கம். நம்ம இன்னிக்கு பேசப்போற topic வந்து ஒரு பொங்கல் பத்தி பேசலாம். பொங்கல் நம்ம தமிழ்நாட்டோட ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷேஷமான நாள் அது. ரொம்ப ஒரு மிகப் பெரிய நாள் அது. பொங்கல், போகி இதெல்லாம். பொங்கல்னா பழையது எரிதல், புதியது புகுதல்ன்றது தான் பொங்கல்னுவாங்க பழசு எரிதல்னா போகிய வந்து நம்ம பழைய துணி நம்ம use பண்ணின எல்லா பொருளும் எரிய வெச்சு அதை வந்து night ஒரு அம்மனுக்கு பெருசா ஒரு மிகப் பெரிய தேவிக்கு நம்ம முட்டை இதெல்லாம் செஞ்சு நம்ம நல்லா அம்மனுக்கு அந்த வேப்ப இலையால அலங்காரம் பண்ணி. மஞ்சள், குங்குமம், அந்த மாட்டு சாணின்னுவாங்க, அதால அலங்காரம் பண்ணி அந்த பூஜையை நல்லா அழகா செஞ்சு அந்த அம்மனுக்கு வந்து இலை போட்டு, வாழை இலை போட்டு சாதம் வெச்சு, குழம்பு கறி குழம்பு வெச்சு, மீன் வெச்சு, முட்டை வெச்சு எல்லாம் செஞ்சி நம்ம வந்து அந்த பூஜையை செய்வாங்க. அந்த night நம்ப night டுக்கு அந்த பூஜையை நல்லபடியா அதை வந்து நம்ம செஞ்சு முடிப்பாங்க அந்த போகியை. அந்த போகி செய்யும் போது நம்ம ஒரு அம்மனை நினைச்சு மனசால இந்தக் குடும்பம் வாழையடி வாழையா இந்தக் குடும்பம் நிலைச்சு நிக்கணும்னு அந்த அம்மனை நினைச்சு வழிபடுவாங்க. முன்னோர்கள் அந்த காலத்துல இருந்து அதை செய்வாங்க அது ஏன்னா அந்த அந்த போகி பண்டிகை கும்பிடும் போது மறுநாள் நமக்கு விடியப் போற நாள் நல்ல நாளா இருக்கணுன்றதால அந்த உழவர்களெல்லாம் அன்~ அன்னிய தினத்துல நல்லபடியா அந்த அம்மனை படைச்சி, சந்தோஷமா வெச்சு பொ~ அந்த போகி பண்டிகையை மனசால கும்பிடுவாங்க. காலையில அந்த பழைய துணியெல்லாம் எரிய வெச்சு வீட்டை நல்லா சுத்தம் பண்ணி அந்த போகியில அம்மனுக்கு நல்லா அழகா செய்வாங்க. அந்த செஞ்சு அவங்க படைக்கும் போது அந்த போகிப் பண்டிகை வந்து அவங்களுக்கு ரொம்ப மனசுல திருப்தியா இருக்கும். அது வந்து ஒரு காளிய கும்பிடறது போகிப் பண்டிகை நம்ம வந்து ஒரு காளியை கும்பிட்டு சந்தோஷமா மனசால அந்தக் காளிய நினைச்சு கும்பிடுவாங்க. அதனால அந்த வந்து போகி வந்து நமக்கு மனசு ரொம்ப திருப்தியை தருன்னுவாங்க அந்த போகிப் பண்டிகையை கும்பிடும் போது அதை வெச்சுக் கூட நம்ம நல்லா விஷேஷமா செய்வாங்க அந்த போகிக்கு. அது மாதிரி மறு நாள் காலையில பொங்கல் அன்னைய தினத்துல வந்து நமக்கு ரொம்ப வீடு full லா நெல் அடிச்சி, மா இலையால தோரணம் கட்டி, பூவால தோரணம் கட்டி, கலரா கோலம் போட்டு, அந்த மூணு கல்லு வெச்சு, அந்தக் கல்லுல மாட்டு சாணி பூசி அந்த சானியில அவங்க கோலம் போட்டு, அவங்க வந்து ஒரு மஞ்சள் பூசி, குங்குமம் பொட்டு வெச்சு, அவங்க வந்து அதை சந்தோஷமா வந்து அந்தப் பொங்கலை வந்து அதுல அந்த பாலை அந்த பானைல மா இலை தோரணம் கட்டி, பூவால கட்டி, கட்டி, அதுல அந்த விறகு வெச்சு அந்த மாட்டு சாணம் காஞ்சது, எரு மட்டைன்னுவாங்க, அதை வெச்சு நல்லா அழகா கற்பூரம் வெச்சு, அந்த சூரியனை நினைச்சு அந்த உழவர்கள் எல்லாம் வந்து அந்த பொங்கலை வந்து கொண்டாடுவாங்க. அந்த உழவர்கள்னா இந்த நம்ம விவசாயத்துல நம்ம வயல்ல வந்த முதல் நெல்லு, அந்த நெல்லை எடுத்து, அந்த நெல்லை இது பண்ணி குத்தி அதுலருந்து அரிசி எடுத்து, அதை பொங்கலா வெச்சு படைப்பாங்க அன்னைய தினத்துல அந்த அந்த அதை வந்து பால் ஊத்தி ஒரு ஒரு பானையிலையும் வெல்லம் போட்டு ஒரு பானையிலையும் வெச்சு அதை படைப்பாங்க அன்னைய தினத்துல. அப்படி படைக்கும் போது அந்தப் பொங்கலை வந்து ரொம்ப சந்தோஷமா அங்க உள்ள உழவர்களெல்லாம்

அன்னைய தினத்துல அந்த விவசாயத்துல என்னெல்லாம் வளரும், மஞ்சள் வரும் அந்த time ல, அந்த பொங்கல் படைக்குற time அந்த மஞ்சள் கொத்து அந்த மஞ்சள் கொத்து வரும். அந்த மஞ்சள் கொத்து அந்தக் கரும்பு இது எல்லாத்தையும் வச்சு அந்த இடத்துல, அந்த பொங்கல் வந்து அந்த பானையில பால் ஊத்தி, அந்த பால் பொங்கி வரும் போது பொங்கலோ பொங்கல்னு சொல்லி அந்த பொங்கலை அரிசி போட்டு, அதுல நல்லா கிளறி, வெந்த பிறகு அதுல வெல்லம் போட்டு ஒரு பானையில பொங்கி வரும்போது பால் ஊத்தி, அப்படியே அதை மூடி வெச்சு, அத்துக்கப்புறம் அதுல வெல்லம் போட்டு அதுல மஞ்சள், திராட்சை இதெல்லாம் நெய் போட்டு அந்த பொங்கலை வச்சு எடுத்து அதை வாழை இலையில வெச்சு அந்த அந்த சூரியன் வரும் பொழுது அந்த இடத்துல அந்த கற்பூரத் தட்டோட அந்த உழவர்கள் எல்லாம் வந்து அங்க நிப்பாங்க. அவங்க நிக்கும் போது அது வந்து அவங்களுக்கு அவங்களோட ஒரு மிகப் பெரிய தமிழர்களோட விஷேஷமான நாள் அந்த அந்த பொங்கல். அந்த பொங்கலை அவங்க வந்துட்டு படைக்கும் போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு இதா இருக்கும். சந்தோஷமா இருக்கும். அந்த பொங்கல் பண்டிகை ரொம்ப விஷேஷமான நாள். அதை தான் வந்து பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல்னு சொல்லி அந்த பொங்கலை கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் குடுத்து, அந்த பிரசாதம் சாப்டுட்டு மகிழ்ந்து, அக்கம் பக்கம் எல்லாம் உறவினர்களுக்கு எல்லாம் அந்தப் பொங்கலை கொடுத்து, அவங்களும் சந்தோஷப்பட்டு, அவங்க வீட்டுல இருக்கற உறவினர்களுக்கு குடுத்து சந்தோஷப்பட்டு அந்த மாதிரி அதை பகிர்ந்து அவங்க எல்லாத்தையும் வந்து அந்த பொங்கலை ரொம்ப விஷேஷமா செஞ்சுப்பாங்க. அந்த விஷேஷமான செய்யுற நாட்கள் வந்து நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அந்த தினத்துல நம்ம உறவுகளோட, உறவினர்களோட எல்லாரோட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அக்கா, தங்கை, அம்மா, அப்பா, தம்பி, அண்ணன், தங்கை, அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, இவங்க எல்லாரும் ஒரு குடும்பமா அந்த இடத்துல நிப்பாங்க. நின்னு படைச்சி அதை கும்பிடும் போது ரொம்ப மனசுக்கு திருப்தியை தரும், சந்தோஷத்தை குடுக்கும். இது மாதிரி ஒரு விஷேஷமான நாட்களை எந்த சொந்தமும் அதை வந்து இழந்துடாது. ஏன்னா இது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப் பெரிய நாட்கள் வருஷத்துல ஒரு நாள் வர்ற நாள் அது அந்த நாளை வந்து உறவினர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த பொங்கலை கும்பிடுவாங்க அந்த மாதிரி கும்பிடும் போது ஒரு மனசுல வந்து மிகப் பெரிய சந்தோஷம் கிடைக்கும். ஆனந்தம் கிடைக்கும், திருப்தி கிடைக்கும். இந்த சந்தோஷம் வந்து எந்த ஒரு இவங்களும் எங்க எல்லாம் எப்போ எப்போ எவ்ளோ தூரத்துல எல்லாம்

நாட்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரும். ஏன்னா இது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷமான நாள் இல்லையா? இந்த நாளை வந்து அவங்க எந்த சந்தர்ப்பத்துலேயும் எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் விட்டுக் குடுக்க மாட்டாங்க. இந்த நாள் ஏன்னா, நமக்கு ஒரு மிகப் பெரிய தமிழர்களோட உன்ன~ உன்னதமான நாள் அது அந்த பொங்கல். அந்த பொங்கல் நாளை அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமா அவங்க வந்து ஒண்ணு சேர்ந்து கொண்டாடணுன்றதுக்காக எங்க இருந்தாலும், எவ்ளோ பல mile தூரம் இருந்தா கூட அன்னைய தினத்துல விடுமுறை எடுத்துக்கிட்டு வந்துட்டு சொந்தத்தோடு சேர்ந்து அந்தப் பொங்கலை அந்த புத்தாடை போட்டு அவங்க கும்பிடுற நாட்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அன்னைய தினத்துல நம்ம வீடை பார்க்கும் போது அழகா இருக்கும். வண்ண வண்ண colour ல வெள்ளை அடிச்சு, வண்ண வண்ண colour ல வெர~ கோலம் போட்டு மாயிலை தோரணம் அதெல்லாம் பார்க்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருக்கும். ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அந்த நாட்கள் யாராலேயும் இழந்துட முடியாது இல்லையா? அதனால அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை தரும். இந்த பொங்கல் தமிழர்களின் ஒரு புனிதமான நாள், இனிமையான நாள்.

புத்துணர்ச்சி வந்துரும், பழையன எரிதல், புதியன புகுதல், பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல்னு சொல்லி சொல்லி எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பாங்க. உங்க வீட்டுல பொங்கல் எப்படி இருந்துது ரொம்ப சந்தோஷமா இருந்துது நீங்க எப்படி கொண்டாடுணீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒருத்தரை ஒருத்தர் இன்பமுற்று அந்த பொங்கலை தொட்டு அவங்க பொங்கல் கொண்டாடுற நாட்களை, பொங்கல் கொண்டாடின விதத்தை அவங்க அழகாய் பேசி சந்தோஷம் பண்ணி ரொம்ப இனிமையா கொண்டாடிப்பாங்க அந்த நாட்களை ரொம்ப அற்புதமான நாள் அந்த பொங்கல். அந்த பொங்கல் எல்லாருக்கும் அமைதி ரொம்ப சந்தோஷத்தை தரும். இருக்கும் வரைக்கும் சந்தோஷமா அமைஞ்சுக்கணும், இருக்கும் வரைக்கும் நம்ம உண்மையா பே~ பேசிக்கணும். இருக்கும் வரைக்கும் நம்ம உறவுகளோட இருக்கணும்னு வர்ற ஒவ்வொரு வருஷத்துல வர்ற ஒரு ஒரு நாளை அவங்க எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா அந்த பொங்கலை அவங்க கொண்டாடிப்பாங்க. இது எல்லாருக்குமே கிடைக்கும்ன்னும் போது இன்னும் இனிமையா இருக்கும்.

ரொம்ப மனசுக்கு திருப்தியை தர்ற நாட்கள் அது. ரொம்ப சந்தோஷத்தையும் தரும் அந்த நாட்கள் எல்லாருக்கும் கிடைக்குதுன்னும் போது உண்மையிலேயே அது ஒரு நமக்கு ஒரு கடவுள் கொடுத்த வரம் தான். அதனால வந்து எல்லோருக்கும் சந்தோஷத்தை மட்டுமே தான் தரும் இந்த பொங்கல். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷத்தையும் தரும் இந்த பொங்கல். அதுல வந்து ரொம்ப விஷேஷமா சந்தோஷமா எல்லாரும் அழகா செய்வாங்க இந்த பொங்கல். இந்த பொங்கல் எல்லாருக்கும் அமைதியையும் ரொம்ப சந்தோஷத்தையும் தரும் நாட்கள் தான் அந்த பொங்கல் நம்ம என்னைக்கும் ஒத்துமையா ஒற்றுமையா இருந்து இந்த பொங்கலை கொண்டாடணும். நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரும். உண்மையாலுமே பல நாட்கள் பல வருடங்கள், பல நடந்ததெல்லாம் நினைச்சு பாக்க தோணும். அன்னைய தினத்துல சின்ன பிள்ளையில, குழந்தையில நாம எப்படில்லாம் இருந்திருக்போம்? எப்படில்லாம் இந்த பாண்டிகையை கொண்டாடி இருக்போம். சின்ன பிள்ளைங்கல்ல இந்த பாண்டிகையை கொண்டாடுறோம்னும் போது அது எப்படி ஒரு சந்தோஷத்தை தரும். கொஞ்சம் பெரிசாகும் போது எப்படி இருக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும்.

அப்பா கிட்ட கொண்டு போவோம். அப்பா இந்த கரும்ப என்னால கடிக்க முடியலை. அப்பா அம்மா உக்காந்து அதை கத்தியால கீறி, நமக்கு அதை உக்காந்து வெட்டி வெட்டி தரும் போது அதை நம்ம உக்காந்து கடிச்சு ருசிச்சி அந்தப் பொங்கலை சாப்பிடுவோம். அது ரொம்ப சந்தோஷத்தை தரும் அந்த பொங்கல் சாப்பிடும் போது வளர வளர நாமளா அதை செய்ய ஆரம்பிப்போம். அது வந்து ரொம்ப சந்தோஷத்தை உண்மையா தரும் அந்த பொங்கல். இதெல்லாம் வந்து வாழ்க்கையில ரசிச்சு சந்தோஷப்படுற நாட்கள் அது நமக்கு. வித்தியாசமா இருக்கும் நம்ம இந்த பொங்கல் நமக்கு கொண்டாடும் போது இந்த பொங்கல்னாலே எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்துரும். பொங்கல் வரப்போகுதுன்னும் போதே இன்னும் சந்தோஷத்தை கொடுத்துரும். அப்போ நம்ம சின்னப் புள்ளையில நடந்தது நம்ம school படிக்கும் போது நடந்தது நம்ம college ல படிக்கும் போது நடந்தது நம்ம வாழ்க்கையில நடந்ததெல்லாம் தனியா உக்காந்து அதை யோசிச்சு பார்த்து ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தை~ ஒரு சிலவங்க வந்து குடும்பத்துக்கு ஒண்ணு சேர முடியாம எட்ட தனிமையில இருப்பாங்க. அவங்க தன்னோட குடும்பத்துல சின்னதா ச~ சின்னதா ஒரு பொங்கல் வெச்சு அவங்க அதை அதை கும்பிட்டு சாமியை நினைச்சு கும்பிட்டு அவங்க அந்த அந்த பிரிஞ்சிருக்கற உறவுகளை நினைச்சு கவலைப்படுவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான நாட்களா இருக்கும் அப்போயெல்லாம் அவங்களுக்கு. சின்ன வயசுல நம்ம பெரியப்பா, சித்தப்பா, அப்பா, அம்மான்னு இருந்தோமே இப்போ தனியா இருக்கோமேன்னு நினைச்சு கவலைப்பட தோணும். அப்போ வந்து அந்த பழைய நினைவுகளை நினைச்சு அவங்க சந்தோஷப் பட்டுப்பாங்க. இது வந்து அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இல்லையா?